ஸ்ரீ குரு ஹரி ராய் ஜியின் வீட்டில் சாய் க்ரிஷன் கவுர் ஜியின் வயிற்றில் பிறந்தார், நானாசாஹிப் நாட்காட்டியின் படி இப்போதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி மூணு அன்று வருகிறது. ராம்ராய் ஜி ஆப்ஜியின் மூத்த சகோதரர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணு அக்டோபரில் குரு ஹரி ராய் ஆப்ஜியின் மூத்த சகோதரர் ராம்ராய் மிகவும் புத்திசாலியாகவும் கொள்கையில் திறமையானவராகவும் சீக்கிய சங்கம் மற்றும் மசண்~ மசண்டைகளை இடையே மரியாதைக்குரியவர்களாகவும் இருந்தபோதிலும் தகுதியின் அடிப்படையில் ஆப்ஜியை ஆசிர்வதித்தார் ஒளரங்கசீப் குருஹரிராயை டெல்லிக்கு அழைத்தபோது, கோர்மத்தின் கொள்கைகளை தெரிய படுத்துவதற்காக குருஜி ஏன் அவருக்கு பதிலாக ராம்ராயை அனுப்பினார் ஒளரங்கசீப் குருஹரிராயை டெல்லிக்கு அழைத்தபோது குரு கோர்மத்தின் கொள்கைகளை தெளிவுபடுத்துவதற்காக அவருக்கு பதிலாக ராம்ராயை அனுப்பினார். ராம்ராய் முதலில் தனது திறமையால் பேரரசர் ஒளரங்கசீப்பை கவர்ந்து பின்னர் அற்புதங்களை நிகழ்த்தினார் பின்னர் முல்லாக்களின் வேண்டுகோளின் பேரில் ஒளரங்கசீப் ராம்ராயிடம் உங்கள் புத்தகங்கள் என்று எழுதுவதெல்லாம் கண்டனம் செய்யப்பட்டுள்ளது என்று கேட்டார். ராஜா மீது தனது செல்வாக்கை தக்கவைத்துக் கொள்வதற்காகவும் அவரது மகிழ்ச்சியை பெறுவதற்காகவும் ராம்ராய் என்று கூறினார். ஆனால் எழுத்துப்பிழை காரணமாக அது முஸ்லிம் என எழுதப்பட்டுள்ளது. இந்த கடுமையான கீழ்கடுமையான காரணமாக குருஹாரிப்ஜி அவரது சிம்மாசனத்தைப் பறித்து அவரே என்னென்றும் கைவிட்டார், இந்த காரணத்திற்காக ஆம் ஆத்மிக்கு ராம்ராய் தனது எதிர்ப்பை தொடர்ந்தார் குர்கடியில் அமர்ந்த பிறகு ஆப்ஜி சீக்கிய மதத்தை போதித்து கிராத்பூர் சாஹிப் சீக்கியர்களுக்கும் போதித்தார். பிறக்கும்போதே தன் வீட்டில் பிறந்த பெண் குழந்தைகளை கொல்வதால் ரோபரை சேர்ந்த பணக்கார ராஜா ராம் தனது நீதி மன்றத்திற்கு வரவிடாமல் ஆப்ஜி தடுத்தார், அந்த மனிதன் மனம் திருந்தி இனிமேல் நல்லவனாக இருப்பேன் என்று உறுதியளித்தபோது ஆப்ஜி இந்த பெண் கொலையாளிகளை நெரிசலான நீதிமன்றத்தில் சந்தித்து அவரை காப்பாற்றினார். இவ்வாறாக ஆப்ஜி பல உபகாரங்களை செய்தார் குருசாபியும் மூத்த சகோதரர் ராம்ராயை தனது தந்தை என்னும் உரிமையை கொண்டு எனது தம்பிக்கு அரியணையை சொத்துக்களையும் கொடுத்ததாக பேரரசா் ஒளரங்கசீப்பிடம் புகார் செய்தார். உனது கட்டளையை நான் கீழ்பணிந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது ஆனால் ஒளரங்கசீப் ராஜா ஜெய்சிங்கிற்கு குரு சாஹிப் டெல்லி அழைக்கும்படி கட்டளையிட்டார். ராஜா ஜெய் தனது திவான் பரசுராமனை குருசாஹிப்பை டெல்லிக்கு மரியாதையுடன் அழைத்துவர அனுப்பினார் மேஷ் ராம் கர்தார்பூரை அடைந்து குரு சாஹிப்பை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார், திவான் கர்தார்பூரை அடைந்து குரு சாஹிப்பை டெல்லிக்கு செல்லும்மாறு கேட்டுக்கொண்டார் டெல்லி செல்வதில் தனக்கு ஆட்சேபணை இல்லை ஆனால் ஒளரங்கசீப் போன்ற மன்னன் முகத்தை தான் பார்க்க மாட்டேன் என்று

தயார்~ தயாரி~ தாயாரிடமும் சீக்கிய சங்க சங்கத்தினரிடம் ஆலோசனை செய்து டெல்லி செல்ல முடிவு செய்தார் குருஜி நடந்து கொண்டிருந்தபோது சீக்கிய சங்கத்தின் பெரும் கூட்டம் கர்தார்பூருக்கு வந்தது குருசாஹிப் அனைவருக்கும் பெருமையும் ஆறுதலையும் கொடுத்தார் ஆனால் நூற்றுக்கணக்கான சீக்கியர்கள் அவரை பின்தொடர்ந்தனர், அம்ஹாளே மாவட்டத்தில் உள்ள பஞ்ச்சோக்ரே நகரத்தை அடைந்ததும் சிலர் முக்கிய சீக்கியர்களை தவிர மற் மற்ற அனைவரையும் குரு குரு திருப்பினார் குருஜி முதல் இரவில்

ஈர்~ ஈர்க்கப்பட்டது நீங்கள் அதன் அர்த்தத்தில் பார்க்கிறீர்கள் குருநானக்கின் வீட்டில் இருந்து மரக்~ மரபு~ ம~ மரபு குருஜி நாங்கள் ஊழியர்கள் கலையை பயன்படுத்தியே நீங்கள் கலையை பார்க்க விரும்பினால் உங்கள் ஊரிலிருந்து யாரையாவது அழைத்துவாருங்கள் குருநானக் பாஷா அவருடைய அருளால் கீதையின் அர்த்தத்தை தருவார் பண்டிதர் சென்று சார்ஜு என்ற எழுத்தறிவு இல்லாத ஜீயாரை அழைத்துவந்தார் சத்குரு

பொருளை பற்றியும் கேட்டார் அதை அவர் உடனடியாக விளக்கினர், இந்த சோகத்தை பார்த்த பண்டிதர் சத்குருஜியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சீக்கியராக மாறினார் மேலும் அவர் இந்த பகுதியில்

டெல்லி சென்றடைந்த பிறகு குருசாஹிப் எங்கே தங்கினார். டெல்லியை அடைந்த பிறகு குருசாஹிப் என்று ருத்வாரா பங்களா சாஹிப்பிற்கும் ராஜா ஜெய்சிங்கின் பங்களாவில் தங்கினார் ஒளரங்கசீப் தரிசனத்திற்காக தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினர், தந்தை கொடுத்த உத்தரவின்படி என்று கூறி தரிசனம் தர மறுத்து

ராம்ராய்க்கு அரியணை வழங்கப்படவில்லை என்ற பேச்சு எழுந்தபோது குருஜி அரியணை பரம்பரை சொத்து அல்ல என்று தெளிவுபடுத்தினார், ராம்ராய் குருபானியின் வசனத்தை மாற்றினார் இதனால் அவா் தந்தை குருஜி அவரை கைவிட்டார். எனவே குருக்காடி பற்றிய அவரது கூற்று தவறானது, இந்த விளக்கத்தை ஷகுதாஜ்தா முவாசிடம் கேட்டதும் குருவின் ஞானத்தை ஒளரங்கசீப் நம்பினார்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 குருசாஹிப் தனது தடியை பத்ராணியின் தலையில் வைத்து இது பத்ராணி என்று கூறியதும் தன் மகளின் விருப்பம் நிறைவேற ஆசிர்வதித்தார் அந்த நாட்களில் டெல்லியில் காய்ச்சலுக்கு பெரிய அம்மையும் பரவின குருஜி இரவும் பகலும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உதவினார் சபையின் தசமாபகம் மற்றும் காணிக்கை எது~ எதற்காக பயன்படுகிறது. இந்த நோக்கத்திற்காக சபையின்

தசுமோ கூறியிருக்கிறார்

அவர் இறுதி நேரத்தை அறிந்த ஹர்தி குரு~ குருயாவை பற்றி சங்கத்திற்கு பாபா பஹாலே என்று கட்டளையிட்டார், அதாவது அடுத்த குரு பஹாலே கிராமத்தில் இருக்கிறார் ஆப்ஜி சமத் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்றின் படி ஜோதி ஜோத் முப்பது மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி நாலில் நானாசாஹி நாட்காட்டியின்படி இப்போதெல்லாம் மூன்று வைசாக் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினாறு அன்று வருகிறது அவர் தனது உலகபயணத்தை ஏழு ஆண்டுகள் ஏட்டு மாதங்கள் மற்றும் பத்தொன்பது நாட்களில் முடித்தாா் இப்போது பாலாசாஹிப் குருத்வார் இருக்கும் இடத்தில் ஜமுனா ஆற்றங்கரையில் அவர் தகனம் செய்யப்பட்டார். குருஹரி கிருஷ்ணா வேறென்ன பெயர்களால் அறியப்படுகிறார் சீக்கியத்தின் இளைய சத்குரு பாலாப்பிரித்தம் என்றும் அஷ்டம்

ராய்ஜியின் இல்லம். குருஹாரி ராய் சாஹிப்ஜியின் மூத்தமகன் பாபா ராம்ராய் ஒளரங்கசீப்பின் செல்வாக்கின் கீழ் வந்து அவரை மகிழ்விக்க என்ன செய்தார் குருஹரி ராய் சாஹிப்பின் மூத்த மகனான பாபா ராம்ராய் ஒளரங்கசீப்பின் செல்வாக்கின் கீழ் வந்து அவரை மகிழ்வித்தார், அதன் காரணமாக குரு ஹரி ராய் குருஹரி கிருஷ்ணா சாஹிப்பிடம் குருகாடி பொறுப்பை ஒப்படைத்தார். ஸ்ரீ ஹரி கிருஷ்ணா சாஹிப் எட்டாவது குருவாக அக்டோபர் ஆறு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணில் இறந்தார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஐந்து வயது மூன்று மாதங்கள் ராம்ராய்க்கு இது தெரியவந்ததும் குருசாஹிப்பிற்கு எதிராக சதித்திட்டம் தீட்ட தொடங்கினார் அவர் என்ன செய்தார் ராம்ராய் இது அறிந்தும் குருசாஹிப்பிற்கு எதிராக சதித்திட்டங்களை திட்டமிடத் தொடங்கினர் அவர் தனது மாமா தீர்மாலுடன் ஆலோசனை செய்து அவருடைய சில மசாங்களை கட்டி அவர்கள் மூலம் தன்னை ஒரு குருவாக பிரபலபடுத்த முயன்றார், ஆனால் சீக்கியர்கள் குருஹரிசாய் சாஹிப்பின் முடிவை அறிந்திருந்தனர் அதனால் தான் ராம்ராயை யாரும் தங்கள் குருவாக கருதவில்லை. இங்கிருந்து நேரடியாக ஒளரங்கசீப்பிடம் சென்று தன் மூத்தமகள் சூரியாவின் மீது எனக்கு உரிமை உண்டு என்றார்

சதாபகம் காணிக்கை இதற்கு பயன்பட்டது குருஜி தன்னை பற்றி கவலைபடாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்ய தொடங்கினார் அதன் விளைவாக ஒரு நாள் குருஹரி கிருஷ்ணா சாஹிப்

வருகிறார் என்று முழுசபைக்கு கட்டளையிட்டார் அதாவது நமக்கு பிறகு சூர்யாவுக்கு பொறுப்பேற்கும் பெரிய மனிதர் பஹாலே கிராமத்தில் இருக்கிறார் இப்படி சொல்லிவிட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு மார்ச்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 பிரித்விராஜ் சவுகான் பிரித்விராஜ் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு CE பொதுவாக பிரித்விராஜ் சவுகான் என்று அழைக்கப்படுகிறார் பன்னிரண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் டெல்லி மற்றும் அஜ்மீரை ஆண்ட சவுகான் வம்சத்தின் அரசர் ஆவார். பிரித்விராஜ் சவுகான் ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர். ஹேமுவிற்க்கு முன் டெல்லியின் சிம்மாசனத்தில் அமர்ந்த கடைசி சுதந்திர இந்திய மன்னர் வரலாற்று ஆவணங்களின்படி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பிரித்விராஜ் சவுகானை கைது செய்ய~ க~ கைது செய்த பிறகு முகமது கோரி தனது கண்களை வெளியே எடுத்த போது பிரித்விராஜ் சவுகானுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்க்கு முன்பு தனது சாதுரிய அம்புகளின் திறமையை காட்டும்படி கேட்டார். முகமது கௌரி உயரமான இடத்திற்கு ஓடி வந்து பித்தளை சட்டியில் தட்டினார். பின்னர் சத்தத்தை அடையாளம் கண்டுகொண்ட பிரித்விராஜ் அவரது மார்பை நேரடியாக குறிவைத்து அவரைக் கொன்றார்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 தியாகம் செய்தனர் இந்த வரலாற்று நிகழ்வு இன்றும் நினைவில் இருக்கும் பசந்த் பஞ்சமி அன்று நடந்தது பிறப்பு மற்றும் குழந்தைப் பருவம் பிரித்விராஜ் சவுகான் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தார். பிரித்விராஜ் சவுகான் அணில்படனில் பிறந்தார் உங்கள் தந்தையின் பெயர் ராஜா சோமேஸ்வர் சவுகான் பிரித்விராஜ் சவுகான் பிறந்தபோது சாமேஸ்வர் சவுகான் சா~ சாளுக்கியர்களின் தலைநகரில் இருந்தார். சோமேஸ்வர் சவுகான் தனது தந்தை வழி மாமாவான சாளுக்கிய நரேஷ் குமார் பால் சோளங்களுடன் அணில்படனில் வசித்து வந்தார். பிரித்விராஜ் சவுகானின் தாயார் பெயர் கமலாவதி. கமலாவதி டெல்லி மன்னர் அனந்த் பால் தோமரின் இரண்டாவது மகள். அனந்த் பால் தோமரின் முதல் மகள் ரூப் சுந்தரியை கா~ ராஜா விஜய பாலாவை திருமணம் செய்து கொண்டார். பிரித்விராஜ் சவுகானுக்கு அவரைவிட இரண்டு வயது இளைய ஹரிராஜ் சவுகான் என்ற சகோதரர் உள்ளார் பிரித்விராஜ் மற்றும் ஹரிராஜ் இருவரும் அணில்படனில் பிறந்தவர்

கூறுமாறு அரச குருக்களிடம் வேண்டுகோள் விடுத்ததாக வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. அதன் பின் குழந்தையின் தலைவிதியை பார்த்த அரச குருமார்கள் அவருக்கு பிரித்விராஜ் என்று பெயரிட்டனர் பூமியே புனிதமாகவும் ராஜ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமுள்ளதாகவும் இருக்க இந்த இளவரசருக்கு பிரித்விராஜ் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்று ராஜ புரோகித் கணித்தார் அப்படி ஒரு இருக்காது எங்கே அவன் வாளை அசைக்க மாட்டான். குர்த்வான்சின் வயிற்றிலிருந்து பிறந்த இந்த சிங்கம் உடைக்கப்படாத இந்தியாவின் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியாக மாறி டெல்லியில் தனது வாளை நிறுத்தும்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 பால்ய நண்பர் பிரித்விராஜ் என்ற குழந்தை தனது பலத்தால் மகாராஜாக்களின் குடைகளை எடுத்துச் செல்லும் சிம்மாசனத்தின் மகிமையை அதிகரிக்கும். அதாவது கலியுகம் பூமியில் சூரியனைப் போல பிரகாசமாக இருக்கும் இவ்வாறு பிரித்விராஜின் குழந்தைப்பருவம்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 அழைப்பு செப்டம்பர் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ராஜ் பிசேக் செப்டம்பர் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு முன்னோடி

வாரிசு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 லோங்கோவால் மற்றும் பிருத்விராஜ் சவுகான் வம்சம். லோங்கோவால் கிராமத்தை சேர்ந்த பிரபல எழுத்தாளரும் வரலாற்று ஆசிரியருமான கியானிக்கியான்சிங்கை பற்றி பஞ்சாபி இலக்கிய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

கியானிக்கியான்சிங்கும் தனது பன் பிரகாஷ் புத்தகத்தின் இறுதியில் தனது மொத்த தொகையும் கொடுத்துள்ளார்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 கியானிக்கியான்சிங்கும் தனது பன் பிரகாஷ் புத்தகத்தின் இறுதியில் தனது தொகையை கொடுத்துள்ளார் அவரைப் பொறுத்தவரை அவரது நாட்டை சவுகான் வம்சத்தின் புகழ்பெற்ற புகழ்பெற்ற மன்னரான பிரித்விராஜ் சவுகான் ராய் பித்தோரா சந்திக்கிறார் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டில் தாரைன்பூரில் முகமது கௌரி பிரித்விராஜை கைப்பற்றியபோது ராய் பீரா துருக்கியர்களின் கைகளில் சிக்கவில்லை ராய் பித்தோரா மற்றும் ராய் பீரா இரண்டு ஒன்று விட்ட சகோதரர்கள் டெல்லி ராஜ் ராய் பித்தோரான் கீழிருந்தது. மற்றும் ஆக்ரா ராய் ஆக்ரா ராஜ் ராய் பீராவின் கீழ் இருந்தது. பிரித்விராஜ் துருக்கியர்களுடன் ஏழு போர்களை நடத்தினார் ஆறு போர்களில் அவர் வெற்றி பெற்றார். ஏழாவது அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ராய் பீராவின் மனைவி சுவர்னீ உன் தலைவிதியை நீ எனக்கு கொடு உனக்கு கக்கரி கிடைக்கும் என்று கேலி செய்தார் உங்களால் உங்கள் சகோதரனை சிறையில் இருந்து விடுவிக்க முடியவில்லை நான் அவனை காப்பாற்றி அழைத்து வருகிறேன் என்று வெட்கப்பட்டு நடந்தான் அவரிடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி~ தொள்ளாயிரம் பயணிகள் இருந்தனர். நடந்துகொண்டு அட்டாகை அடைந்தனர் அங்கு நூர்பின்மாலா அவரிடம் மூன்று நாட்களுக்கு முன்பு உங்கள் சகோதரர் கொல்லப்பட்டார் என்று கூறினார் அவரது கண்கள் பிடுங்கி ரத்தம் கொட்டியது வீடு திரும்பியதால் மிகவும் வரு~ வருத்தம் அடைந்த அவர் சுனம் அருகே உள்ள காடுகளில் வசிக்க தொடங்கினார். சுனம் நகரம் உச்சார் சமூகத்தின் ராணியான சுயினாவால் குடியேற்றப்பட்டது கணவர் இறந்த பிறகு அந்த ராணி அரசுத் துறையின் அனைத்து பணிகளையும் மிகுந்த பொறுப்புடன் செய்து வந்தார்

தொண்டு மற்றும் புத்திசாலிப் பெண் ராய்பிராவை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார் அந்த காலத்தில் அரசர்கள் தங்கள் ராஜ்யத்தையும் ராஜ்யத்தையும் பாதுகாக்க வேண்டியிருந்தது சுவர்னி ராய் பீராவுக்காக ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்தாரா சுவர்னி ராய் பீராவுக்காக ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்தார் பின்னர் தேடுவதற்காக நூறு பஞ்சாப் நோக்கி புறப்பட்டாள். அவள் கணவன் காசிக்கு வடக்கே சுனம் காடுகளில் தேக் என்ற இடத்தில் காணப்பட்டான் ராய் பீரா அவரிடம் முழு கதையையும் கூறினார் அவர்கள் அங்கே காடுகளில் வாழத் தொடங்கினர் இங்குதான் ராய் பிராவுக்கு ஏழு மகன்கள் பிறந்தனர் அவர்களின் பெயர்கள் சுர் ராய், தர் ராய், காம்போ ராய்,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 கேம் போதர், பந்தர், லோகேதர், ராஷ்தர், ராணிதர் மற்றும் பினானிதர் என்று எழுதியுள்ளனர் சுர்தர் தானே கொல்லப்பட்டாரா ராணிதர் பாட் பாட் செல்லும் வழியில் காசியின் இடது புறத்தில் உள்ள கொல்லன் பண்ணையில் வசித்து வந்தார். ராஷ்தர் சத்யோனாவின் வயல்கலைக்கொண்ட தேகில் வசித்து வந்தார் சுர்தர் கொல்லப்பட்டார் அவரது ராணி பிரு கே கே கே வயல்களுக்கு அருகில் வசித்து வந்தார். தற்போது கூத்பாரா காம்போவில் இருக்குமிடத்தில் காம்போத் வசித்து வந்தார் ஊசிக்கு முன்னாள் ஹரிதாஸ் முகாமில் இடது புறத்தில் பந்த~ பந்தர் வாழ்ந்தார். இப்போது ஊழ்கிணறு இருக்கும் உயரமான மேற்கில் லோகேந்தர் வாழ்ந்தார் மேலும் பாய்பனிபட்டி மக்கள் வாழ்ந்த ஜீடரையில் பிரணிதார் வாழ்ந்தார் ராணி தர் தர் ராணி தர் முஸ்லிம்களை கொல்வது வழக்கம் அவருக்கு நிறைய செல்வம் இருந்தது திருடிய செல்வத்தை கிணற்றில் வீசுவது வழக்கம் இது உண்மையான பொக்கிஷம் தேவைப்படும்போது வெளியே எடுப்போம் என்று ராணி~ ராணுவத்திடம் கூறிவந்தார் பிரித்விராஜ் சவுகானின் வழித்தோன்றல் படிப்படியாக பிரித்விராஜ் சவுகானின் வம்சா வழியினர் துலாட் பஞ்சாபில் பல கிராமங்களில் பரவினர் அவர்களில் சிலர் நூட்போர் ராஜாவிடம் சென்று வேலை வாங்கினர். மய்யா மற்றும் மாலி போன்றவர்களுக்கு தங்கள் சாதியின் பெயரை நிலைநிறுத்துவதற்காக படயலா அருகே துலாத் என்ற கிராமத்தை குடியேற்றினார் பலர் தூலாக்கல் அமிர்~ அமிர்தத்தை குடித்துவிட்டு ஆனார்கள். ராய்பேரா அல்லது துலாத்தின் மகன்கள் மற்றும் பேரன்கள் வாழ்~ வளர்ந்தவுடன் அவர்கள் சுனம் பகுதியில் பல கிராமங்களில் குடியேறினர் மிகவும் பிரபலமான காம்போவில் சாத்தாவுக்காலி மற்றும் லோங்கோவால்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 கியானிகியான் சிங்கும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவுரங்கசீப்பின் பலவீ~ பலவீனமான வாரிசுகளின் காலத்தில் நாட்டில் பாதுகாப்பின்மை நிலவியது நாடோட்ஷா, அகமத்ஷா போன்ற இரக்கமற்ற படையின் குழுக்களால் நாட்டை கொள்ளையடித்து நாசமாக்க தொடங்கிய போது துலாத்களும் மிகவும் பாதிக்கப்பட்டனர். அவர்களின் பல கிராமங்கள் வெறிச்சோடின அவர்களின் மோசமான குடியேற்றம் ஒரு குழப்பமாக மாறியது லோங்காவாலும் வெ~ வெறிச்சோடியது. hello

sir இது பஜாஜ் கார் இன்ஷுரன்ஸ் தானே sir ஆமா ma'am பஜாஜ் கார் இன்ஷுரன்ஸ் தான். என்ன ma'am நீங்க சொல்லுங்க ma'am நான் ஆஹ் sir நான் வந்து நேத்து ஒரு இன்னோவா car வந்து புதுசா ஒண்ணு வாங்கனேன் sir. அதுக்கு வந்து insurance நான் வந்து apply பண்ணிட்டேன். எந்த showroom ல ma'am வாங்கனீங்க? எந்த ஊர் உங்களுக்கு?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

okay ma'am, okay ஆஹ் okay ma'am வேற insurance னா எந்த மாதிரி insurance எதிர்பாக்கறீங்க ma'am? sir எனக்கு car insurance பத்தி தெரியாது sir first time எடுத்திருக்கதுனால அந்த எல்லா details மே உங்ககிட்டையே கேக்கலான்னு தான் sir

okay ma'am car insurance அ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து car ல வந்து, ஆஹ் high and high and light இருக்கு. high insurance light insurance னு இருக்கு. இப்போ light ல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து two years or three years வரும் ma'am. okay வா three years approximate ஆ போடலாம் okay வா நம்ம வந்து three years க்கு வந்து ஒரு three thou~ two thousand rupees வரும் ma'am. okay வா? heavy வந்து உங்களுக்கு வந்து seven years க்கு ஓடும் ma'am. ஒரு, three thousand five hundred அந்தமாதிரி கட்டவேண்டியது இருக்கும் seven years ஓடும் ma'am okay வா okay ma'am insurance அ பத்தி எப்படிலாம் நீங்க claim பண்ணலாம் அப்படின்னா car insurance வந்து உங்களுக்கு ஒரு accident ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்து அந்த, அந்த insurance அ வச்சு, insurance policy எடுத்து, நீங்க வந்து அந்த வண்டிய வந்து full ஆ, thorough வா வந்து, ஆஹ் ready பண்ணி எடுத்துக்கலாம் okay வா okay ma'am. அதேமாதிரி நீங்கவந்து உங்களுக்கு ஏதாவது car ல வந்து ஏதாச்சும், யாராச்சும் வந்து இடிச்சுட்டாங்க அப்படின்னாலும் அதுக்கும் நீங்க வந்து claim பண்ணி எடுத்துக்கலாம்.

okay ma'am அதேமாதிரி இப்ப வந்து உங்களுக்கு okay ma'am இப்ப வந்து உங்களுக்கு, நீங்க டொயாட்டோ

அதே insurance ல உங்களுக்கு வந்து அதே insurance ல வந்து, உங்களுக்கு வந்து life insurance சும் add ஆயி வரும் ma'am அந்த insurance ஐ கூட நீங்க வந்து use பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து car ல நீங்க வந்து,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

இப்ப வந்து ஒரு accident ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து அடிபட்டிடுச்சு, இல்ல கால் உடைஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து hospital bill வந்து உங்களுக்கு வந்து fifteen thousand or thirteen thousand அந்த மாதிரி உங்களுக்கு bill bill வரும். அந்த bill அ கூட நீங்க வந்து இந்த ஆஹ் இந்த insurance அ வச்சு நீங்க claim பண்ணி எடுத்துக்கலாம். so நீங்க வந்து careful ஆ வந்து அதை apply பண்ணிக்குடுக்கணும். apply பண்ணும்போது வந்து நீங்க வந்து அதை careful ஆ பாக்கணும். ஏன் அப்படின்னா car insurance, கூட எல்லாரும் apply பண்ணும்போது, car insurance அ மட்டும் apply பண்ணி வைப்பாங்க. நீங்க car insurance கூட இந்த human insurance சையும் நீங்க add பண்ணி வைப்பிங்கன்னா மட்டும் தான் இந்த உங்களுக்கு, உங்களுக்கோ உங்க car மூலமா நீங்க யாரையாச்சு இடிச்சீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் அந்த amount claim பண்ணி குடுக்கமுடியும். so இது வந்து helpful ஆன ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து accident ன்றது நம்ம வந்து ஒரு amount ஐ கூட்டி வச்சுட்டு போய் save பண்ணி வச்சுட்டு போய் நம்ம accident பண்றது கிடையாது. நம்ம ஏதோ போயிட்டு இருக்குறோம் எதிர்பாராதவிதமா accident ஆகுது. அந்த time ல வந்து நமக்கு என்ன ஆகும், amount இருக்காது கையில. அப்போ அந்த amount இல்லாத time ல வந்து இந்த insurance அ வச்சு நம்ம வந்து amount எடுத்து, claim பண்ணி use பண்ணிக்கலாம். so tension ஆன ஒரு விஷயம் தான் இந்த car insurance ன்ற விஷயம். நீங்க வந்து உங்களுக்கு எவ்ளோ amount ல போடணும் ma'am, எந்த amount ல போடணும்ங்குற idea ல இருக்கீங்க? sir நீங்க சொன்ன மாதிரி light insurance எப்படி ma'am heavy போடலாமா ma'am

okay ma'am, okay heavy போட்டுறலாம் ma'am ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வந்து heavy போட்டுத்தர்றேன் ma'am okay வா? okay ma'am நீங்க வந்து, நீங்க வந்து நம்ம insurance office க்கு வாங்க. நாகர்கோயில்ல இருக்கிற insurance office க்கு வாங்க. நம்ம collector office தெரியுமா ma'am ஆமா sir அங்க அதுல இருந்து எங்க இருக்கு? ஆஹ் collector office பக்கத்துல நம்ம ஒரு ஒரு ரெண்டு, ரெண்டு கடை தாண்டி போனீங்கன்னா மூணாவது கடை நம்ம office தான் ma'am மூணாவது office நம்ம office தான் insurance office உ okay ma'am, okay வா ma'am. so நீங்க வந்து அந்த insurance office ல வந்து நீங்க வந்து, வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த amount அ வந்து claim பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு apply பண்ணிக்கலாம்.

okay sir இதுக்கு வந்து என்னென்ன details லாம் வேணும்? ஆமா உங்களுக்கு details அ பொறுத்தவரை வந்து, நீங்க வந்து ஆஹ் ரெண்டு passport size photo, அப்பறம் car details car, car க்குள்ள book engine books அப்பறம் வந்து pan card, aadhar card, xerox plus original அதுக்கப்பறம் pan card அப்பறம் ஏதாச்சு working பண்ண work பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த working card இவ்வளவும் வேணும் ma'am. இவ்வளவும் xerox உம் வேணும் ma'am. எல்லாத்துலையும் ரெண்டு, ரெண்டு xerox வேணும் okay வா hello ma'am ஆஹ் okay sir passport size photo வேணுமா? ஆமா ma'am passport size photo கண்டிப்பா வேணும் ma'am. okay வா ma'am இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து எப்ப வருவீங்க ma'am? within two weeks ல வருவேன் sir. okay ma'am two weeks ல நீங்க வந்து எங்கள வந்து பாப்பீங்க அப்படித்தான okay ma'am ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம office வந்து அஹ் nine to six ma'am காலையில. ஒன்பது மணிக்கு start பண்ணி, evening six, six o'clock வரைக்கும் இருக்கும். நீங்க வந்து நம்ம office க்கு வந்து visit பண்ணி, அந்த அத வந்து apply பண்ணி எடுத்துக்கோங்க. சீக்கிரமா apply பண்ணுங்க ma'am. இப்ப வந்து போலீஸ் போட்டுவச்சுருக்கீங்களான்னு கேப்பாங்க. so நீங்க வந்து சீக்கிரமா use பண்ணிக்கோங்க. நிறைய பேர் insurance போடாம இருப்பாங்க, so நீங்க அப்படி இருக்காதீங்க நீங்க insurance போட்டு வச்சுக்கோங்க ஒரு safety காக சொல்றேன்.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 உடனே அனுப்பி வச்சுருவோம். அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. amount வந்து, உங்களுக்கு வந்து accident ஆன ஒரு அரை மணிக்கு ஒரு மணி எங்களுக்கு inform பண்ண ஒரு மணிக்குள்ள உங்களுக்கு amount நாங்க ready பண்ணி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 sir உங்களுக்கு வந்து saturday working day தான sir office?

saturday working day தான sir? ஆமா ma'am saturday வந்து எங்களுடைய agent க்கு working day தான் ma'am, but எங்களுடைய ஆஹ் எங்களுடைய office working கிடையாது ma'am.

hello ma'am ஆஹ் நம்ம office வந்து sunday leave ma'am office வந்து sunday leave okay வா. மத்தபடி agent எல்லாம் work பண்ணுவாங்க. ஏதாவது accident sunday நடந்தாலும், ஏதாவது பிரச்சனை வந்தாலும், அதுவந்து save பண்றதுக்காக sunday working தான். but office staffs கு மட்டும் leave சரியா. ஆஹ் நான் எதுக்கு கேட்டேன்னா sometimes நான் வந்து friday saturday வரலாமான்னு sir கேட்டேன்.